இத சாப்பிடறதுக்கு ரோல் பண்ணி வெச்சிருக்காங்க.

சேர்ல ஒரு லேடி சேரீ கட்டி ஒக்காந்துட்ருக்காங்க.

மிரர் முன்னாடி திங்க்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்க.

ப்ளேகிரௌண்ட் மாறி இருக்கு இங்க நிறைய பேர் நின்னுட்டுருக்காங்க.

அது எல்லா கிரீன் கலர்ல இருக்கு.

தண்ணி கீழ ஓடிட்டுருக்கு தண்ணில வாத்துங்க எல்லா நிறைய இருக்கு.

இங்க வெயிட் போடுற மிஷின் ஒன்னு இருக்கு.

அதுக்கு வீல் எல்லா கழட்டி வச்சிருக்காங்க.

பில்டிங் முன்னாடி மணப்புரம் னு பெரிய போடிருக் --

கீழ காரொன்னு ஒயிட் கலர்ல நிக்கிது.

மெக்கானிக் செட் மாதிரி இருக்கு ரெண்டு கார் நிக்குது.

அதுக்கீழ எல்லா ஒன் டூ த்ரீனு போர்டு மாதிரி வெச்சிருக்காங்க.

முன்னாடி வாழ மரம் ரெண்டு கட்டி இருக்காங்க.